ஜாவா ல் இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கபோவது இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் classன் இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் ஐ அணுகுதல் இன்ஸ்டான்ஸ் fieldsக்கான மாடிஃபயர்ஸ் இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது
இதற்கு பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் இடே 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் ஐ பயன்படுத்தி ஜாவா ல் கிளாஸ் ஐ உருவாக்க தெரிந்திருக்க வேண்டும் மேலும் கிளாஸ் க்கு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கவும் தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorialஐ எங்கள் தளத்தில் காணவும் httpwwwspoken tutorialஆர்க் objectகள் அதன் தனிப்பட்ட stateகளை fieldகளில் சேமிக்கிறது என நமக்கு தெரியும்
இந்த fieldகள் ஸ்டாட்டிக் கீவர்ட் இல்லாமல் டிக்ளேர் செய்யப்படுகிறது
பின்வரும் டியூட்டோரியல் களில் ஸ்டாட்டிக் பீல்ட்ஸ் பற்றி கற்போம்
non ஸ்டாட்டிக் பீல்ட்ஸ் என்பது இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் அல்லது இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் எனவும் அழைக்கப்படும் ஏற்கனவே உருவாக்கிய ஸ்டூடென்ட் கிளாஸ் க்கு செல்வோம்
roll no மற்றும் நேம் ஆகியவை இந்த கிளாஸ் ன் இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் என பார்க்கிறோம்
இந்த fieldகளை அணுவதைக் கற்கலாம்
அதற்கு ஏற்கனவே உருவாக்கிய டெஸ்ட்ஸ்டுடென்ட் கிளாஸ் ஐ திறப்போம்
இரண்டாம் ஆப்ஜெக்ட் உருவாக்கத்திற்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஐ நீக்குவோம்
பிரின்ட்ல்ன் statementகளையும் நீக்குவோம்
ஸ்டட்1 மற்றும் டாட் operatorஐ பயன்படுத்தி ஸ்டூடென்ட் கிளாஸ் ன் roll no மற்றும் நேம் fieldகளை அணுகுவோம்
அதற்கு எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளுனுள் இரட்டை மேற்கோள்களில் தே ரோல் நம்பர் இஸ் பின் பிளஸ் ஸ்டட்1 டாட் கொடுக்கப்படும் optionகளில் roll noஐ தேர்க Enter செய்க
பின் செமிகோலன்
அடுத்த வரியில் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளுனுள் இரட்டை மேற்கோள்களில் தே நேம் இஸ் பிளஸ் ஸ்டட்1 டாட்
நேம் ஐ தேர்க
enter செய்க
பின் செமிகோலன்
பைல் teststudentஜாவா ஐ சேமித்து இயக்குக
அழுத்துக Ctrl ஸ் பின் Ctrl ப்11
பெறும் வெளியீடு தே ரோல் நம்பர் இஸ் 0
தே நேம் இஸ் நல்
ஏனெனில் வேரியபிள்ஸ் ஐ எந்த மதிப்புக்கும் நாம் இனிஷியலைஸ் செய்யவில்லை ஜாவா ல் பீல்ட்ஸ் தற்போக்கான மதிப்புகளை கொண்டிருக்காது
ஆப்ஜெக்ட் க்கு மெமரி ஒதுக்கப்பட்ட பின் பீல்ட்ஸ்
நல் அல்லது zeroக்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது
இந்த வேலை கன்ஸ்ட்ரக்டர் மூலம் செய்யப்படுகிறது
வரும் tutorialகளில் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி கற்போம்
இப்போது பீல்ட்ஸ் ஐ வெளிப்படையாக இனிஷியலைஸ் செய்து வெளியீட்டைக் காண்போம்
எழுதுக இன்ட் roll no எக்குவல் டோ 50 அடுத்த வரியில் ஸ்ட்ரிங் நேம் எக்குவல் டோ இரட்டை மேற்கோள்களில் ராஜு
இப்போது fileஐ சேமித்து இயக்கவும்
அழுத்துக CtrlS பின் Ctrl ப்11 எதிர்பார்த்த வெளியீட்டை பெறுகிறோம் தே ரோல் நம்பர் இஸ் 50
தே நேம் இஸ் ராஜு
ஏனெனில் ஸ்டூடென்ட் classக்கு வெளிப்படையாக variableகளை இனிஷியலைஸ் செய்துள்ளோம் இங்கே மோடிஃபயர் அல்லது டிஃபால்ட் மோடிஃபயர் ஐ பீல்ட்ஸ் வைத்திருக்கவில்லை என காண்கிறோம் கிளாஸ் உருவாக்கத்தில் விவாதித்த மாடிஃபயர்ஸ் ஐ நினைவுகூருக studentஜாவா மற்றும் teststudentஜாவா ஆகியன ஒரே பேக்கேஜ் ல் இருப்பதால் பீல்ட்ஸ் ஐ அணுக முடியும
இங்கே அவை ஒரே டிஃபால்ட் packageல் இருப்பதைக் காணலாம்
பேக்கேஜஸ் பற்றி பின்வரும் tutorialகளில் காண்போம்
இப்போது மோடிஃபயர் ஐ பிரைவேட் ஆக மாற்றுவோம்
பீல்ட் declarationக்கு முன் எழுதுக பிரைவேட்
எனவே எழுதுக பிரைவேட் இன்ட் ரோல் no50
அடுத்த வரியில் பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம் Raju
பைல் Studentjavaஐ சேமிக்கவும்
TestStudentjavaல் பிழைகளைக் காண்கிறோம்
பிழை குறியீட்டின் மேல் மாஸ் ஐ வைக்கவும்
இது சொல்வது தே பீல்ட் ஸ்டூடென்ட் டாட் ரோல் நம்பர் இஸ் நோட் விசிபிள்
மற்றும் தே பீல்ட் ஸ்டூடென்ட் டாட் நேம் இஸ் நோட் விசிபிள்
ஏனெனில் பிரைவேட் fieldகளை அதன் சொந்த கிளாஸ் னுள் மட்டுமே அணுக முடியும்
ஸ்டூடென்ட் கிளாஸ் லிருந்தே roll no மற்றும் நேம் ஐ அணுக முயற்சிக்கலாம் அவற்றை பிழை ஏதும் இல்லாமல் அணுக முடிவதைக் காணலாம்
இப்போது மோடிஃபயர் ஐ புரொடெக்டட் ஆக மாற்றலாம்

இப்போது programஐ சேமித்து இயக்கலாம் consoleல் வெளியீட்டைக் காண்கிறோம்
தே ரோல் நோ இஸ் 50 தே நேம் இஸ் ராஜு
ஏனெனில் புரொடெக்டட் பீல்ட்ஸ் ஐ அதே packageனுள் மட்டுமே அணுக முடியும்
இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என காணலாம்
அதன் மதிப்புகள் கிளாஸ் ன் ஒவ்வொரு இன்ஸ்டான்ஸ் க்கும் பிரத்யேகமாக இருப்பதால் அவை இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் எனப்படுகிறது
அதாவது கிளாஸ் ன் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் உம் பிரத்யேகமான மதிப்பைக் கொண்டிருக்கும் டெஸ்ட்ஸ்டுடென்ட் classக்கு செல்வோம்
இங்கே டெஸ்ட்ஸ்டுடென்ட் classக்கு மற்றொரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவோம்
எனவே அடுத்த வரியில் எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்பேஸ் ஸ்டட்2 எக்குவல் டோ நியூ ஸ்பேஸ் ஸ்டூடென்ட் ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் செமிகோலன்
இப்போது ஸ்டூடென்ட் classல் இரு ஆப்ஜெக்ட் களையும் இனிஷியலைஸ் செய்வோம்
அடுத்த வரியில் எழுதுக ஸ்டட்1 டாட் roll no ஐ தேர்ந்து enter செய்க எக்குவல் டோ 20 செமிகோலன்
அடுத்த வரியில் எழுதுக ஸ்டட்1 டாட் nameஐ தேர்ந்து enter செய்க எக்குவல் டோ இரட்டை மேற்கோள்களில்Ramu செமிகோலன் enter செய்க
எனவே முதல் ஆப்ஜெக்ட் க்கு பீல்ட்ஸ் ஐ இனிஷியலைஸ் செய்துள்ளோம்
இப்போது இரண்டாம் ஆப்ஜெக்ட் க்கு பீல்ட்ஸ் ஐ இனிஷியலைஸ் செய்வோம்
எனவே எழுதுக ஸ்டட்2 டாட்
roll noஐ தேர்க எக்குவல் டோ 30 செமிகோலன்
அடுத்த வரியில் ஸ்டட்2 டாட்
nameஐ தேர்க எக்குவல் டோ இரட்டை மேற்கோள்களில் ஷியாமு செமிகோலன் enter செய்க
இப்போது பிரின்ட்ல்ன் statementsக்கு பின் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketனுள் இரட்டை மேற்கோள்களில் தே ரோல் நம்பர் இஸ் பிளஸ் ஸ்டட்2 டாட் roll no ஐ தேர்க பின் செமிகோலன்
சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் தே நேம் இஸ் பிளஸ் ஸ்டட்2 டாட் நேம் ஐ தேர்க பின் செமிகோலன்
இப்போது பைல் ஐ சேமித்து இயக்கவும்
அழுத்துக Ctrls பின் Ctrl ப்11 பெறும் வெளியீடு
தே roll no இஸ் 20 தே நேம் இஸ் ராமு roll no இஸ் 30 நேம் இஸ் ஷியாமு
இங்கே ஸ்டட்1 மற்றும் ஸ்டட்2 ஆகிய இரண்டும் இரு வெவ்வேறு objectகளை ரெஃபர் செய்கின்றன
அதாவது அந்த objectகளும் பிரத்யேக மதிப்புகளைக் கொண்டுள்ளன
அதை இங்கே காணலாம்
முதல் ஆப்ஜெக்ட் கொண்டுள்ள மதிப்புகள் 20 மற்றும் ராமு
இரண்டாம் ஆப்ஜெக்ட் கொண்டுள்ள மதிப்புகள் 30 மற்றும் ஷியாமு
இப்போது மேலும் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கலாம் எனவே எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்பேஸ் ஸ்டட்3 எக்குவல் டோ நியூ ஸ்பேஸ் ஸ்டூடென்ட் ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் செமிகோலன்
இப்போது மூன்றாம் objectன் மதிப்புகளை அச்சடிப்போம் எனவே எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் தே roll no இஸ் பிளஸ் ஸ்டட்3 டாட் roll no ஐ தேர்க செமிகோலன்
அடுத்த வரியில் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் தே நேம் இஸ் பிளஸ் ஸ்டட்3 டாட் நேம் செமிகோலன்
பைல் ஐ சேமித்து இயக்குவோம்
அழுத்துக Ctrl ஸ் பின் Ctrl ப்11
மூன்றாம் ஆப்ஜெக்ட் மதிப்புகள் 50 மற்றும் ராஜு ஐ கொண்டிருப்பதைக் காணலாம் ஏனெனில் ஸ்டூடென்ட் கிளாஸ் ன் பீல்ட் களை 50 மற்றும் Rajuக்கு வெளிப்படையாக இனிஷியலைஸ் செய்துள்ளோம்
இப்போது fieldகளை இனிஷியலைஸ் நீக்கிவிட்டு மூன்றாம் objectக்கு வெளியீட்டைக் காண முயற்சிக்கவும்
இந்த tutorialலில் நாம் கற்றது இன்ஸ்டான்ஸ் பீல்ட்ஸ் பற்றி
டாட் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி fieldகளை அணுகுதல்
சுயமதிப்பீட்டிற்கு ஏற்கனவே உருவாக்கி டெஸ்ட் எம்ப்ளாயி கிளாஸ் ல் ஆப்ஜெக்ட் எம்ப்2 ஐ உருவாக்குக
டாட் operatorஐ பயன்படுத்தி இரு ஆப்ஜெக்ட் களின் மதிப்புகளை இனிஷியலைஸ் செய்க
முதல் ஆப்ஜெக்ட் க்கு 55 மற்றும் பிரியா ஐ மதிப்பாக பயன்படுத்துக
இரண்டாம் ஆப்ஜெக்ட் க்கு 45 மற்றும் சந்தீப் ஐ மதிப்பாக பயன்படுத்துக இரண்டு ஆப்ஜெக்டுகளுக்கும் மதிப்புக்களைக் காட்டவும்
மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 தமிழாக்கம் பிரியா
நன்றி